இது கடல்ல ஒரு சைடுல வந்து நிறைய வந்து ஆ சின்ன சின்ன போட்ட வந்து கமுத்தி போட்ருக்காங்க.

ஒரு போட் மட்டு நகர்ந்து இருக்கு அந்தப் பக்கத்துல எல்லா ஃபுல்லா மலை மலைய சுத்தி நெறைய மரங்களு செடிகளு அப்டி நெறஞ்சிருக்கு.

இதுல வானம் வந்து மேகம் மூட்டத்தொட நறிய நறிய இருக்க மாரி இருக்கு.

பின்னாடி இருக்க சிலைல பச்சை கலர்ல சாரி கட்டி இருக்காங்க.

அப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு மண்டபம் மாரி இருக்கு.

அழகிய மலைக்கு பின்னாடி வந்து நீல கலர்ல வானம் தெரியுது.

மலைக்கு இடையில வந்து நிறைய புல் நிக்குது அந்த புல் எல்லா பிரவுன் கலர்ல தெரியுது.

இதுல ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு.

அப்ரம் கொஞ்சம் பிள்ளைங்க ஓரமா நின்னு பேசிட்டு இருக்காங்க.

அப்ரோ வலது சைடு ஒரு பெல்லு இடது சைடு மூணு பெல்லும் தொங்க விட்டு இருக்காங்க.

அப்ரோ வந்து கோயில் வந்து முன்னாடி வந்து சுண்ணாம்பால பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

மேல சீலிங் எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கு.

அதுல வந்து ஒரு பிரிட்ஜ்ன்குள்ள அந்த பாலம் தெரியுது.

அது வந்து சில்வர்ல இருக்கு.

முன்னாடி ஒரு நாலு பொம்மைக்கு பேண்ட்டும் ஷர்ட்டும் மாட்டிருக்காங்க.

இதுல வந்து ஒரு தம்பிள்ஸ் இருக்கு.

ஒர்க் ஷாப்பு பிரண்ட்ல வந்து பிளாட் மாதிரி இருக்கு.

இந்த கடையில வந்து ரெண்டு பேரு திங்ஸ் வாங்குறதுக்கு நிக்கிறாங்க.

அ வீட்டுக்கு வாசல்ல வந்து நெறைய பேர் நிக்கிறாங்க.

இந்த வீட்ல மேல ஒரு டியூப்லைட்டும் ஒரு ஃபேனும் இருக்கு.

கட இருக்கு அந்த கடையில வந்து கலர் கலரா நிறைய பேப்பர் தொங்க போட்டுருக்காங்க.

அந்த டேபிள்ல நெறைய புக்ஸ் இருக்கு.

பக்கத்துல வந்து ரெண்டு போஸ்ட் இருக்கு.

அப்றோம் அந்த சைடுல உள்ள ரோடு வந்து அ தார் ரோடாட்டோ ஹாஸ்பிடலுக்கு பக்கத்தில உள்ள ரோடு வந்து இன்டர்லாக் ரோடு மாதிரியு போட்டிர்க்காங்கா.

ஸ்டேஜ் பக்கத்துல யேரி போறதுக்கு ஒரு படி இருக்கு.